பான் அட்டை அறிமுகத்திற்கான ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு இந்த டுடோரியலில் நாம் கற்க போவது PAN அட்டை பற்றி PAN அட்டை ன் அமைப்பு மற்றும் சரிபார்த்தல் பான் அட்டை ன் தேவை உங்கள் பான் அட்டை ஐ அறிந்துகொள்ளுதல்
பான் என்பது பெர்மனன்ட்
அகாவுண்ட்
நம்பர் நிரந்தர கணக்கு எண் பான் அட்டை பாா்க்க இவ்வாறுதான் இருக்கும்
அனைத்து சட்டவியல் அமைப்புகளுக்கும் வழங்கப்படும் இது எண்ணும்எழுத்தும் கலந்த 10 இலக்க எண் ஆகும் இது இந்திய வருமான வரி துறையால் வழங்கப்படுகிறது பான் அட்டை ஐ அளிப்பதன் மிக முக்கியமாக நோக்கம் என்னவென்றால் அடையாளம் காணுதலும் அந்த நிறுவனத்தின் நிதி பற்றிய அனைத்து தகவல்களை கண்காணிப்பதும் ஆகும்
பான் அட்டை பற்றிய உண்மைகள்
பான் என்பது தனிப்பட்ட
நிரந்தர அட்டை ஆகும் முகவரியை மாற்றினாலும் இதில் எந்த பாதிப்பும் இருக்காது ஒன்றுக்கு மேற்பட்ட பான் ஐ வைத்திருப்பது சட்டவிரோதமானது யாரெல்லாம் பான் அட்டையைப் பெறலாம்
தனிநபர் குழுமம் ஹஃப் அதாவது ஹிந்து un டிவைடட் பாமிலி இந்து மத கூட்டுக்குடும்பம்
அறக்கட்டளை மற்றும் இதர அமைப்புகள் ஏன் நமக்கு பான் அட்டை தேவை
பான் அட்டை ஒரு புகைப்பட அடையாள அட்டையாக செயல்படுகிறது பான் அட்டை வங்கி கணக்கை தொடங்குதல் போன்ற பரிவர்த்தனைகளில் பயன்படுகிறது சொத்துகளை வாங்க விற்க மற்றும் இதுபோன்ற பலவற்றிலும்
பெறத்தக்க வரிக்குட்டபட்ட சம்பளத்தின் மீதான கணக்கீட்டு தேவைகளுக்காக பான் அட்டை பயன்படுகிறது வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதில் உதவுகிறது பங்கு வர்த்தகத்தில் டிமாட் கணக்கை துவக்க ஒரு ஆவணச் சான்றாக பயன்படுகிறது வங்கியில் இருந்து ரூ50 000 ஐ விட அதிகமாக திரும்ப பெறுவதற்கு ஒரு ஆவணச்சான்றாக பயன்படுகிறது இது வரிமான வரியை செலுத்தாதவர்களை கண்டறிய உதவும் ஒரு கருவி ஆகும்
இது அவர்களின் கிரெடிட் ஹிஸ்டரி ஐ மறைமுகமாக கண்காணிப்பதன் மூலம் செய்யப்படுகிறது
டிடிஎஸ் அதாவது மூல வரி குறைப்பை பெறுவதற்கான ஒரு ஆவணச் சான்றாக பயன்படுகிறது பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்க ஆவணச் சான்றாக பயன்படுகிறது முகவரியை மாற்றுதல் மற்றும் அதுபோன்ற மற்ற ஆவணங்களைப் பெறுவதற்கு பயன்படுகிறது ரூ50000 க்கு மேலே நிரந்தர வைப்புத் தொகைக்காக பயன்படுகிறது ரூ25000 க்கு மேலே ஹோட்டல் கட்டணங்கள் மற்றும் பயண செலவுகளை செலுத்தும்போது பயன்படுகிறது கிரெடிட் கார்ட் கடன் அட்டையை பெற விண்ணப்பிக்கும் போது பயன்படுகிறது தொடைப்பேசி இணைப்பிற்கு விண்ணப்பிக்கும் போது பயன்படுகிறது
பான் ன் அமைப்பு இவ்வாறுதான் இருக்கும் முதல் ஐந்து characterகள் எழுத்தக்கள் ஆகும் அடுத்து நான்கு எண்கள் கடைசி கேரக்டர் எழுத்து
முதல் மூன்று எழுத்துக்கள் ஏஏஏ விலிருந்து ஸ்ஸ் வரையிலான எழுத்துகளின் தொடர்வரிசை ஆகும் நான்காவது எழுத்து அட்டை உடைமையாளரின் வகையை சொல்கிறது
ஒவ்வொரு மதிப்பீடும் தனித்துவமானது ப் தனிநபர் சி குழுமம் ஹ் ஹஃப் இந்துமத கூட்டுக்குடும்பம் ப் நிறுவனம் ஆ ஏஒப் கூட்டமைப்பு ட் அறக்கட்டளை ப் போய் தனிநபர் குழு ல் உள்ளூர் ஆணையம் ஜ் செயற்கையான சட்டபூர்வ மனிதன் ஜி அரசாங்கம் தனிநபர் பான் அட்டை எனில் பான் ன் ஐந்தாவது எழுத்து
அந்த நபரின் துணைப்பெயர் அல்லது கடைசி பெயரின் முதல் எழுத்து ஆகும் படத்தில் காட்டப்படுவது போல துணைப்பெயர் யாதவ்
எனவே ஐந்தாவது எழுத்து ய்
அல்லது குழுமம் ஹஃப் நிறுவனம் அல்லது மற்ற வகை பான் அட்டைகளாக இருந்தால் நிறுவனம் அறக்கட்டளை சங்கம் அமைப்பின் பெயர்
படத்தில் காட்டப்படுவது போல அறக்கட்டளையின் பெயர் ஷனோஸ்
எனவே ஐந்தாவது எழுத்து ஸ்
கடைசி எழுத்து ஒரு எழுத்து வகை சோதனை இலக்கம்
பான் அட்டை வழங்கப்பட்ட தேதி அதன் வலது பக்கம் கிடைமட்டமாக குறிப்பிடப்படுகிறது பின்வரும் இணைய இணைப்பின் மூலம் புதிய அல்லது பழைய பான் எண்களை மதிப்பிட அல்லது சரிபார்க்க முடியும் சுருங்கசொல்ல இந்த டுடோரியலில் நாம் கற்றது PAN அட்டை பற்றி PAN அட்டை ன் அமைப்பு மற்றும் சரிபார்த்தல் PAN அட்டை ன் தேவை மற்றும் உங்கள்PAN அட்டை பற்றி தெரிந்து கொள்ளுதல் பின்வரும் இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும் இது ஸ்போகன் டுடோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் தரவிறக்கி காணவும் ஸ்போகன் டுடோரியல் திட்டக்குழு ஸ்போகன் டுடோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்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
இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் இந்த இணைப்பில் கிடைக்கும் httpspoken tutorialorgNMEICT Intro இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது